அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்துட்டு வருவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு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

Hai மாலதி.

உம் நல்லா இருக்கேண்டி சத்யா. நீ எப்டி இருக்க ரொம்ப நாள் கலுச்சி கால் பண்ணிருக்கா நல்லா இருக்கோம் மால்தி. சும்மாத கால் பண்ணேன். நீதா பேசல busy madam அதனாலத நா call பண்ணே. எங்கடி வேல வீடு வேல வீடு கரக்ட்டா இருக்கு. time மே இருக்க மாட்டிங்குது ஆமா டி அப்டிதாடி போகுது. ம் ஏ இன்னைக்கு எதோ ஆதிசியாம call பண்ணிருக்கா? இன்னைக்கு leave வா? அஹகா leave வு கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு permission கேட்டு வந்த.

function னு போனும்னு சொல்லிட்டு permission கேட்டு வந்தே. சரி இன்னும் time இருக்கு. function வேற போறன அவங்களுக்கு வேற எதாச்சும் பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியல வந்துட்டு வந்தத அப்டியே போட்டுட்டு

உம் அதனாலத சரி சும்மா உன்கிட்ட பேசலாம் இத பத்தியே யோசிட்டே இருந்த depression னா இருக்கும்.